அஹ் hello அஹ் சொல்லு மா

இப்போ தான் bus ல இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் இப்போ தான் bus ல வந்துகிட்டு இருக்கேன்

ஓ miss பண்ணிட்டியா நீ இன்னைக்கு ஓ உங்க இதுல உங்க project இன்னும் முடியாம வச்சிருந்தாங்களோ அது நீங்க தானா அது

ஓ அதான் உள்ள இருந்தீங்க யாரோ உள்ள meeting ல இருக்காங்கன்னு ஏதோ ஒரு project நான் சரியா கவனிக்கல bus அ புடிக்கணுமேன்னு வந்துட்டேன் அப்போ நீ உங்க team தானா அது

okay okay ஏன் இப்படி time மீறியும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அது ஒருத்தவங்க ரெண்டு பேரு பண்ற mistake ஆல எல்லாரும் சேந்து உக்கார வேண்டியதா இருக்கு ஆமா நம்ம bus வெறும் office time ல office bus correct time க்கு எடுக்குறது மட்டும் எடுத்துடுறாங்க கொஞ்சம் wait பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொஞ்சம் delay பண்ணா நல்லா இருக்கும் எல்லாரையும் கொஞ்சம் consider பண்ணா நல்லா இருக்கும் நிறைய time இது மாதிரி miss பண்ற மாதிரி இருக்கு ஓ அப்படியா ஆமா நிறைய பேர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இவங்க அந்த பழைய time ஏ வச்சு correct time க்கு எடுத்துடுறாங்க கொஞ்சம் கூட delay ஆக மாட்டேங்குது

ஏன்னா free bus ரொம்ப rush ஆ இருக்கும்ல இல்ல ஆஹ் நம்மளுக்கு என்ன late night ஆயிருது இல்ல ஏழு மணி எட்டு மணிங்கும் போது அது school time தான் கொஞ்சம் rush ஆ இருக்கும்

மத்த time ல வந்து அவ்ளோ rush எல்லாம் இல்ல

இருக்காங்கல்ல ladies க்கு free விட்டதுல இருந்து அஹ் bus எல்லாம் ரொம்ப rush ஆயிருச்சு government bus எல்லாம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய comments வந்துகிட்டு இருக்கு அதான் கேட்டேன்

rush எல்லாம் இல்ல அந்த school timing தான் கொஞ்சம் rush ஆ இருக்கும் காலையில கொஞ்சம் rush ஆ இருக்கும் maximum காலையில நானு office bus ல தான் வருவேன்

அந்த evening உம் எப்பையாவது தான் regular ஆ கூட ஆகாது எப்போதாவது இந்த ஒண்ணு ரெண்டு team ல செய்யுற mistake ஆல நமக்கு அது மாதிரி ஏன்னா நம்ம நம்ம மட்டும் நம்ம வர முடியாது team னா எல்லாருமே தான் இருக்கணும் ஆமாமா அது team meeting நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியல அது என்ன

அந்த office work timing அ வேணும்னா மாத்துறதுக்கோ இல்லன்னா இன்னொரு time extra ஆக்குறதுக்கு எதாவதொரு வழி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் இன்னொ இன்னொரு bus arrange பண்ணிட்டு எதாவது ஒண்ணு பண்ணி கொ ஏன்னா இப்போ இருக்குறது normal bus இல்லையா அடுத்தது ஒரு mini அந்த mini bus உ இல்லன்னா mini van உ அந்த மாதிரி எதாவது arrange பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்

free bus இருக்கும்ல நீ சொன்ன மாதிரி நல்லதா போச்சு நம்ம பாட்டுக்கு office bus தானேன்னு நினைச்சுட்டு ஆஹ் amount அ இப்போ வந்துட்டு சில்லறையும் கிடைக்க மாட்டேங்குதாம் எங்கேயும் change உம் எல்லாம் G பே G பேன்னு ஆயிருச்சு அதனால change இப்போ எங்க தம்பி படிக்கிறான்

அவன் கையிலயே காசு வச்சுக்க மாட்டேங்குறான் எல்லாமே வந்து G pay தான் இங்க ஒரு டீ குடிச்சாலும் G pay தான் கேக்குறாங்களாம்

ஆஹ் அதனால எல்லாமே இப்போ online ஆ போயிருச்சு அதான் நம்மளை மாதிரி ஆளுங்க இப்ப office bus தானேன்னு நினைச்சுட்டு இப்ப சில்லறையும் நம்ம கையில இருக்குறது இல்ல free bus உம் இல்லாம இருந்தா என்ன பண்றது ரொம்ப கஷ்டம் ஆமாமா என்னமோ BUS ல எல்லாம் இந்த G pay வரப்போறதா நியூஸ் பாத்தேன்

எல்லாமே digitalize ஆக போகுது

அப்படி இது பண்ணலாம் அது எப்படின்னு தெரியல conductor க்கு தான் கொஞ்சம் extra வேலை இதுன்னா பேசாம ticket அ கிழிச்சோமா இப்போவே உனக்கு ஒண்ணு தெரியுமா conductor எல்லாம் free bus ல திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ladies வந்து மொதல்லாம் காசு கொடுத்தோன்னா இந்த stop ன்னு சொல்லுவோம் தெரிய மாட்டேங்குது இப்போ free ticket நால ticket மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துடுறாங்கன்னு நினைக்குறேன் ladies ticket ன்னு போட்டுருக்கு அந்த ticket அ நமக்கு கொடுத்துடுறாங்க ticket அ கொடுத்துடுறாங்களா so எந்த stop ல இறங்குறாங்கங்குறது தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம ஊர் side எல்லாம் mostly அப்படி தானே ஒரு சின்ன சின்ன ஊருன்னா அங்க யாரும் இறங்க வேண்டியது இல்லன்னா நிக்காமலே போயிரும் bus உ ஆனா இப்போ வந்து யார் எந்த stop ல நிக்குற இறங்க போறாங்கன்னே தெரியாததுனால எல்லா stop லயும் வந்து அவங்க wait பண்ணிதான் போக வேண்டியதா இருக்கு ஆமா அது தான் ஒரு problem முதன்னா ticket ல mention பண்ணிருவாங்க சரி இப்போ இறங்க ஆள் இருக்குன்னு conductor correct ஆ ப விசில் அடிச்சுருவாரு

ஆமா இப்போ ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா சாமாண் வாங்க வர்றாங்கல்ல பஜார்க்கு வந்துட்டு அந்த time bus எப்போ வரும்னு correct ஆ wait பண்றாங்க

correct ஆ அந்த time பாத்து வச்சுருக்காங்க எல்லா ஊருக்கும் போறதுனால bus உ அந்த time பாத்து அதுலயே வந்துடுறாங்க அதுலயே போயிடுறாங்க போயிடுறாங்க correct தான்

free தானே அப்படின்னு ladies உ mostly ladies இப்போ நிறைய ஜாமாண் எல்லா இடத்துக்கும் வர ஆரமிச்சுட்டாங்க

முத gents தான் போவாங்க ரொம்ப

வேற இடத்துல போயி வாங்கிட்டு வர்றனால இப்போ இந்த bus வந்ததுல இருந்து நல்லதா போச்சு ladies கூட free ஆ இருக்க நேரம் தான் அந்த time அ note பண்ணிக் மொத உண்மையிலயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் government bus time ஏ நம்ம ஊர்காரங்களுக்கு அவ்வளவா தெரியுமான்னு தெரியல

ஆமா நம்ம ஊரு side உ நிறைய private bus தான் ரொம்ப famous ஆ இருக்கும் time க்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் easy ஆ இருந்துது government bus time உம் correct ஆ note பண்ணி வச்சுடுறாங்க அது மாதிரி government bus மொத காத்தாடும்

ஆஹ் private லயும் அதே ticket ங்குறதுனால private ல போனா வேகமா போயிரலாம் ஆஹ் பாட்டெல்லாம் வேற போடுவாங்க அந்த மாதிரி school புள்ளைங்க college புள்ளைங்களே நிறைய பேரு போனாங்க இப்போ வந்து இது free ஆ விட்டதுனால time delay ஆனாலும் பரவால்லன்னு இதுல தான் வரோம் ஆமாமா இப்போ நிறைய நிறைய bus உம் இருக்கு பா இப்போ

ஆமாமா மொத வந்து bus உ கொஞ்சம் கம்மியா இருக்கும் private bus தான் நிக்கும் வேற time ல நிக்காது ஆனா நிறைய private வண்டி தான் இருக்கும்

இப்போ வந்து government bus தான் நிறைய இருக்கு

அதுனால எதும் problem இல்ல போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு புள்ளைகளுக்கும் ஆஹ் அந்த timing தெரிஞ்சு வச்சுக்குறாங்களா அது இது இல்லேன்னாலும் சரி அடுத்த bus free ஆ இருந்தா அடுத்த bus time தெரிஞ்சு வச்சுருக்காங்க

மொத school ல pass எல்லாம் கொடுப்பாங்கல்ல government bus ல வந்தா

ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த girls க்கு எல்லாம் அது தேவை இல்லன்னு நினைக்குறேன் ஏன்னா அந்த ladies bus ல ஏறுனாலே போதும் automatic ஆ இறங்கிக்கலாம் pass தேவைப்படாது பசங்க அந்த bus ல ஏறவே முடியாது school பசங்க எனக்கு

அந்த pink color ல மொத வந்து எது government bus ன்னு தெரியாது

ஆமா முன்னாடி ஒட்டி இருக்காங்களான்னு பாத்து பாத்து ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ pink color ல அடிச்சுட்டாங்களா அது free bus ஓ அதுல வந்து front ல மட்டும் pink color ல அடிச்சுட்டாங்க

ஆமா அப்படிங்கும் போது அந்த bus வரும் போது டக்குன்னு ஏறிடுறாங்க அது நல்லது தான் ஏன்னா வயசானவங்க பெரியவங்க எல்லாம் அந்த அவ்ளோ தூரத்துல இருந்து வர்ற வரைக்கும் பாதி பேருக்கு கண்ணே தெரியுறது இல்ல பக்கத்துல வந்தா அந்த இத நாம notice பண்ணி ஏறுறதுக்கு முன்னாடி bus எடுத்துடுவாங்க படிக்கட்டும் ரொம்ப height height ஆ இருக்குது

அதுவே government லாம் எடுத்துக்கோங்க அவ்ளோ height எல்லாம் இருக்காது படிக்கட்டு எல்லாரும் ஏறுற மாதிரி இருக்குமா

இதுல இருக்க seat உமே பாறேன் mostly government bus ல அந்த two seated தான் இருக்கும் நம்ம ஊரு private bus ல பாத்தீன்னா ஆமா அதனால luggage இந்த மாதிரி மூட்டை இதெல்லாம் கொண்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும்

government bus னா கொஞ்சம் spacious ஆ இருக்கதுனால நல்லா நின்னுக்குறாங்க அஹ் நல்லா free ஆ இருந்துக்குறாங்க அது மாதிரி driver கிட்ட area வுமே அப்படி தான் கொஞ்சம் free ஆ இருக்கும்

use பண்ணிக்கிறாங்க நல்லா நல்லதா போச்சு so விட்டது நியூஸ் பாத்தியா அஹ் கோயம்புத்தூர்ல ஆமா அந்த school open ஆனதுல இருந்து ரொம்ப minimum amount பத்து ரூபாயோ

ஓ okay okay வேற அஹ் இப்போ uniform ல வர்றாங்க saturday class uniform ல வர்றாங்க அப்படின்னா வந்து இல்லையாமா

எந்த school ன்னாலும் uniform போட்டு வந்தா அந்த ticket வந்து low ticket ல தான்

government bus வந்தது இந்த free வந்ததுல இருந்து private க்கு எல்லாம் கொஞ்சம் loss தான் atleast இது minimum amount ன்னாலும் கொஞ்சம் பிள்ளைங்க சரி bus miss பண்ணா கூட இதுல வந்துப்பாங்க

அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரி government bus கொஞ்சம் அஹ் நம்ம நான் school எல்லாம் போகும் போதே எப்பையாவது திடீர்னு பஞ்சர் ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் சில issues எல்லாம் வரும் அடிக்கடி நமக்கு அங்க prayer இருக்கும் இங்க பஞ்சர் ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் issues அப்போயெல்லாம் private இப்போ அஞ்சு ரூபா minimum னா ஓ இந்த bus வருது இதுல ஏறிடலாம்னு நினைச்சுருவாங்க

correct தான் நல்லது தான் பரவால்ல ஆனா இந்த மாதிரி எல்லாம் செய்யுறதுக்கு ஒரு மனசு வேணும் அவர் ஏதோ புதுசா trending பண்ணியிருக்காருன்னு நினைக்குறேன் ஆமா அன்னைக்கு நாங்க எங்கயோ எதோ ஒரு ஊருக்கு போனோம் நானு எங்க அம்மா என் மகன் மூணு பேரும் போனோமா எங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ticket இல்லன்னாரா அது தெரியாது free bus ன்னு இவனுக்கு மட்டும் ticket கொடுத்து போனோம் different ஆ இருந்துது அந்த feel உ ஏன்னா first first போறோமா நம்ம தெரிஞ்சு ஏறுனாக்கூட அஹ் இது பண்ணலாம் தெரியாம ஏறுனது அது வந்து அது மாதிரி இன்னொண்ணு என்ன தெரியுமா பண்ணோம் அஹ் என்ன செய்யுறாங்கன்னா இப்போ நாங்க இருக்க இடத்துல வந்து பூ கடை பஜார் இருக்கு

அது வந்து என்ன ஒரு walkable distance தான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு வைங்க நடந்தா

bus stop ஆனா பூ கடை பஜார்ல ஒரு bus stop இருக்கு நாங்க நிக்கிற நாங்க இருக்குற இடத்துல bus stop இருக்கு

ஆமா அங்க இருந்து வந்து இங்க இறங்கிடுறாங்க

ஏன்னா அவங்க ஏறீட்ட பிறகு தான் வந்து ticket உ line ஆ தான் check பண்ணுவாங்க நம்ம உடனே இறங்கணுங்கும் போது அவங்க அவங்க ஏறுறவங்களையும் பாக்கணும் டக்குன்னு அடுத்த stop லயே இறங்குன உடனே கொஞ்சம் அவங்களுக்கு